இனிமே கனவுகளை நம்பவே கூடாதுன்னு, முடிவுக்கு வர்றான். அவனோட ஆறுகளை, அந்த ஊர்ல இருக்கிற, அவனோட நண்பனோட, ஆட்டு கொட்டாயில விட்டிருந்தான். வியாபாரியோட பொண்ணு இருக்கிற இடத்துக்கு, போறதுக்கு இன்னும் மூணு நாள் ஆகும் அவன், அந்த ஊர்ல இருக்கிற plaza ல ஒரு bench ல உட்கார்ந்து, அவன் அவன் புதுசா வாங்குன, அந்த தடியான book அ, படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த book ல, ஒரு இறப்போட, சடங்கை பத்தி சொல்லி, ஆரம்பிச்சு இருந்தாங்க. அதுல வர்ற, பெயர்கள் எல்லாம்

எப்படியும் அந்த மனிதருக்கு, படிக்க தெரியாதுங்கிற நம்பிக்கையில. அந்த book அ முன்னும், பின்னும் பார்த்த வயதான மனிதர், இதில் முக்கியமான புத்தகம். ஆனா, படிக்க எரிச்சலா இருக்கும்னு சொல்றாரு இதைக் கேட்டு, அந்தப் பையன் shock ஆகறான் அந்த வயதான மனிதருக்கு, நல்லாவே படிக்கத் தெரியும். அந்த book அ already படிச்சிருக்காரு அந்த வயதான மனிதர் இந்த book மக்கள் அவங்க விதிய, மாத்தி அமைக்க முடியாதுங்கிற, இயலாமையைக் குறிக்கும்ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, மக்கள் எல்லோரும் உலகத்தோட, மிகப் பெரிய பொய்யை, நம்பிட்டு இருக்காங்கன்னும் சொல்லுது, இந்த book அதுக்கு அந்த பையன், உலகத்தோட மிகப் பெரிய பொய், என்னன்னு கேக்கறான். நம்ம வாழ்க்கையில, ஒரு கட்டத்துல, நமக்கு நடக்கிற விஷயங்கள் மேல இருக்கிற, control அ இழந்திருவோம் நம்ம வாழ்க்கைய, நம்மளோட விதி, control பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பையன், எனக்கு அது நடந்ததே இல்லை. நான் priest பாதிரியார் ஆகணும்ன்னு, எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா, நான் ஆடு மேய்க்கிறவனா ஆகணும்ன்னு, முடிவு பண்ணேன்

நிக்கி ஜெரக் உன்னோட ஆடுகள்ல, பத்துல ஒரு பகுதியே, எனக்கு குடு. மறைஞ்சு இருக்கிற, புதையலை, எப்படி கண்டு பிடிக்கிறதுன்னு, நான், உனக்கு, ஒரு வழி சொல்றேன்னு, சொல்றாரு. அந்த பையனுக்கு, அவர் மேல, ஒரு சந்தேகம் உண்டாகுது ஒருவேளை இவரு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாட்டியோட கணவரா இருப்பாரான்னு. Military சிலை ஒரு குச்சி எடுத்து, மண்ணுல சில வார்த்தைகள எழுதுறாரு. அதை படிச்ச பையன், வியப்படையறான். அதுல அவனோட அப்பா பேரு, அம்மா பேரு, அவன் attend பண்ண seminar பேரு இவ்வளவு ஏன் அவனுக்கு தெரியாத அந்த வியாபாரியோட பொண்ணு பேரு கூட இருந்துச்சுநீங்க king of salilm ஆ இருக்கும்போது, எதுக்கு என்னை மாதிரி சாதாரண ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அவர் பல காரணம் இருக்கு. அதுல முக்கியமானது, நீ விதிய கண்டுபிடிக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்ட. நீ எப்பவும்நினைக்கிற விஷயம்தான், உன்னோட விதி. எல்லாரும், இளம் வயசுல இருக்கும்போது, அவங்களோட விதி என்னன்னு, சரியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்போ, அவங்களுக்கு எல்லாம், தெளிவா இருக்கும். அவங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாம், அடைய முடியும்ன்னு, ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா, காலம் கடக்கும் போது, ஒரு மர்மமான சக்தி, அவங்களால, அவங்க விதிய அடையவே முடியாதுன்னு convince பண்ணிடும் நீ, யாரா வேணும்னாலும் இருக்கலாம். என்ன வேணும்னாலும், பண்ணலாம். ஆனா, உண்மையில, உனக்கு, ஒரு விஷயத்த, அடையணும்ன்னு, நீ நினைச்சீன்னா, அதுக்கு காரணம், அந்த விஷயம், இந்த பிரபஞ்சத்தோட, ஆத்மால இருந்து, ஒழிச்சது

Africaல பயணம் செய்யலாம்ன்னு, நினைச்சுட்டு இருக்கோம். மக்கள், அவங்க கனவுகளை, எப்ப வேணும்னாலும், அடையலாம்ங்கிற விஷயம், அவனுக்கு தெரியல அவன் ஆடு மேய்க்கிறவனா, இருந்து இருக்கணும்ன்னு சொல்றான் அந்த பையன். அதுக்கு அவரு அவன் அதைப் பத்தியும், சிந்திச்சு பார்த்தான். ஆனா, ஒரு Bakers ஆடு மேய்க்கிறவனை விட, செல்வாக்கு மற்றும் மரியாதை அதிகம். Bakers க்கு, வீடு இருக்கும். ஆடு மேய்க்கிறவன், வெட்ட வெளியில தூங்குவான் பெற்றோர்கள், அவங்க மகள்களை ஆடு மேய்க்கிறவனுக்கு, கல்யாணம் பண்ணி தர்றதை விட, breakers க்கு, கல்யாணம் பண்ணி தர்றதை, விரும்புவாங்க. Long down ல, மக்கள், ஆடு மேய்க்கிறவனை பத்தியோ, இல்ல, baker அ பத்தியோ, என்ன நினைப்பாங்கங்கிறதுக்குதான், முக்கியத்துவம் தர்றாங்களே தவிர அவங்களுக்கு, எது முக்கியம்ன்னு, உணர மாட்டாங்கஇதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்கிறான், அந்த பையன். ஏன்னா, நீ இப்போ critical ஆன stage ல இருக்க உன்னோட கனவை, பின் தொடரலாமா? விட்றலாமாங்கிற, எண்ணத்தை கொண்டிருக்க. இந்த நேரத்துல, சரியான முடிவு எடுக்கிறது, ரொம்ப அவசியம் நிக்கி ஜெரக் அந்த புத்தகத்தை, பையன் கிட்ட கொடுத்துட்டு, நாளைக்கு, இதே நேரத்துல, இதே time ல, உன்னோட ஆடுகள்ல, பத்துல ஒரு பகுதியே, என்கிட்ட கொண்டு வா

அவன் நம்ம, அந்த gypsie பாட்டியையும், அந்த வயதான மனிதரையும், பாத்திருக்கவே கூடாதுன்னு feel பண்றான். பேசாம, நம்ம ஆடு மேய்க்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் ஒருவேளை, பேராசைப்படுறோமான்னு யோசிக்கலாம் அதே சமயம் already அவனுக்கு புடிச்ச விஷயத்த, பண்றதுக்காக, அவன் அம்மா, அப்பாவை விட்டு, விலகி, ரொம்ப தூரம் வந்துட்டான். முதல்ல, அது கடினமா இருந்தாலும், இப்ப, அவன், அதுக்கு பழகிட்டான். அதே மாரி, அவன் ஆடுகளும், அவன விட்டு இருக்க, பழகிக்கும்ன்னு, நம்புறான் அந்த வியாபாரியோட, மகளோட எண்ணமும், அவனைச் சூழ்ந்துட்டு இருக்கு. ஆனா, அவன் ஆடுகளை விட, அந்த பொண்ணு, அவனுக்கு முக்கியமில்லை ஆடுகள், அந்த பையனை மட்டும்தான், நம்பி இருக்கு. ஆனா, அந்த பொண்ணு, அப்படி கிடையாது. அந்த பொண்ணுக்கு, இவனை, ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியலே அடுத்த நாள், மத்தியானம், ஆறு ஆடுகளோட, அந்த பையன், வயதானவரை, சந்திக்கிறான் அந்த பையன் அவர் கிட்ட, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட நண்பன், என்னோட, எல்லா ஆடுகளையும் வாங்கிக்கிட்டான். அவனுக்கு, ரொம்ப நாளா, ஆடு மேய்க்கணும்ன்னு, ஆசை இருந்துச்சாம் தொடக்கமே, நல்லா, சகுனமா இருக்கணும்ன்னு, சொல்றான். அந்த வயதான மனிதர், அதாவதுநிக்கி ஜெரக் அது அப்படித்தான். இந்த, இதுதான் principle of favourability ஒரு சக்தி, நீ உன் விதிய அடையறதுக்கு, உதவி செய்யும். அந்தப் பையன், என்னோட புதையல், எங்க இருக்குன்னு கேக்கறான் அதுக்கு, அந்த வயதானவர், அது Egypt ல, pyramid கிட்ட இருக்குன்னு, சொல்றாரு. இதைக் கேட்ட, அந்த பையன், சுக்கு நூறா உடைஞ்சு போறான் இந்த விஷயத்தைதான், அந்த gypsie பாட்டியும் சொன்னாங்க. அவங்க, அதுக்கு எதுவும் charge கூட பண்ணலை. உன்னோட புதையலை, நீ அடியிறதுக்கு good afternoon அஹ் நான் நான் வந்து jobs பத்தி பேசப் போறேன் jobs நான் வந்து self employ job இருக்கு government job இருக்கு private job இருக்கு இப்ப jobs லயே three types ஆன jobs இருக்கு அப்படின்னா இப்ப வந்து நாமளே சுயதொழில் பண்றோம், சுயதொழில்ன்னா நம்ம எந்த மாதிரி சுயதொழில் வேணா பண்ணலாம் dress shop வைக்கலாம் tea shop வைக்கலாம் நிறைய shops computer centre வைக்கலாம் நிறைய shop எல்லாம் வைக்கலாம் அதே போல வந்து government job ன்னா government jobs உம் நிறைய இருக்கு police, doctor அஹ் collector உம் teachers நிறைய jobs இருக்கு government job ல அது வந்து government job வந்து நிறைய வந்து select பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து government jobs ல TNPSC exam மூலியமா VAORA ஆஹ் தாசில்தார் அஹ் இந்த மாதிரி jobs க்கு எல்லாம் இப்ப நிறைய try பண்றாங்க. அது வந்து இப்ப mostly நிறைய பேர் வந்து படிக்கணும் அதுக்கு வந்து இது teaching class போயிட்டு நல்லா prepare பண்ணணும்

ஆஹ் அஹ் technology இருந்தா மட்டும்தான் IT field க்கும் போக முடியும் அது எப்படி technology வேணும்னா இப்போ வந்து நம்ம ஒரு web designer ஆ இருந்தோம்ன்னா அதுக்கான codings வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் web designer ஆ போனோம்ன்னா அதுக்கான codings தெரிஞ்சிருக்கணும் நிறைய codings நம்ம தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் private sector க்கும் போக முடியும் இதுல வந்து ITprivate ல வந்து அஹ் IT sector இருக்கு nonITsector இருக்கு nonITsector ன்னா அஹ் எப்படி சொல்றது அது வந்து அஹ் அஹ் நம்ம வந்து ஒரு queries நம்ம நம்ம வந்து அஹ் அஹ் ஏதாவது நம்ம help வேணும்னா ஏதாவது நமக்கு queries இருக்கு அதுல வந்து நம்ம clarify பண்ணணும்னா நம்ம ஒரு message பண்ணணும்னா அந்த message க்கான job options இருக்கு telecalling sector இருக்கு நிறைய அஹ் jobs எல்லாம் nonITsector லதான் வரும் அஹ் accountant அஹ் GST பார்க்கிறது அஹ் இந்த மாதிரி private sector work எல்லாம் இருக்கு அஹ் private sector, nonIT இருக்கு IT ல வந்து mostly வந்து codings தெரிஞ்சிருக்கணும் basic ஆ codings ன்னா இப்ப அதான் சொன்னேன்ல அஹ் உம் web develop~ web designing ன்னா அதுக்கான coding அஹ் ஜாவா அதுக்கான coding ஆஹ் பைத்தான்னா அதுக்கான coding அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் IT sector field க்கு நம்ம போக முடியும் இதுல வந்து easy ஆவும் இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் easy ஆ இருக்கணுன்னா நம்ம நல்லா prepare பண்ணி நம்ம நம்ம knowledge அ வந்து நம்ம develop பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் அதே வந்து நம்ம அஹ் knowledge develop பண்ணாம அப்படியே சும்மாவே இருந்தோம்ன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது இல்லாம நம்ம வந்து private sector ல வந்து nonITfield போனோம்ன்னா அதுவுமே easy யாதான் இருக்கும். ஆனா அதுவும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு work பண்ணா மட்டும்தான் அதிலேயுமே நிறைய work நம்ம அஹ் earn பண்ண முடியும். நம்ம knowledge ம் develop பண்ணிக்க முடியும் அதுலயும் வந்து non sector field எல்லாம் வந்து sales department இருக்கு உம் execu~ sales executive இருக்கு அஹ் marketing field இருக்கு உம் business executive இருக்கு அஹ் அதுல வந்து, mostly வந்து, எல்லாமே ஒண்ணுதான் ஆனா, நம்ம அதை வந்து அது separate separate ஆ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா field work தான் mostly பாக்குறாங்க. இதுல வந்து அஹ் நம்ம வந்து பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் first நம்ம work பண்றோம்ன்னா அது வந்து like பண்ணி பண்ணணும். புடிச்சு பண்ணணும். புடிச்சு பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த work அ பண்ண முடியும். இல்லன்னா நம்ம எந்த ஒரு work மே பண்ண முடியாது உம் இப்ப ஒரு நீங்க job பண்றீங்கன்னா அது வந்து அந்த job என்ன மாதிரி job அது first தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாதிரி job இருக்கு நம்ம என்ன மாதிரி job பண்ண போறோம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் work பண்றதுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் இல்லை நம்ம work பண்றது ஒரு கொஞ்ச நாள் போனதும் பிடிக்காம போயிடும் பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த job பண்றதே waste அது அதுக்கு அந்த மாதிரி job க்கு நீங்க வந்து first choose ஏ பண்ண தேவையில்ல இங்க job பாக்குறதா இருந்தா நீங்க அந்த job வந்து like பண்ணி பண்ணணும் first நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த job க்கு correct ஆ போவோமா correct ஆ பண்ணுவோமா அதெல்லாம் யோசிச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் set ஆகும் இல்லன்னா நம்ம போயிட்டு ஒ~ ஒரே மாசத்துல நி~ நி~ நிக்கிறதா இருந்தா அந்த job க்கே போறது waste இப்ப நீங்க ஒரு மாசம் இல்லை நீங்க one year experience ஆ ஆகணும்னீங்கன்னா அதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு நீங்க job க்கு போனீங்கன்னா நீங்க க~ adjust பண்ணிட்டுதான் போயாகணும் அங்க வந்து அவங்க திட்~ அங்க வந்து office ல வந்து நிறைய பேர் திட்டுவாங்க நம்ம work நல்லா பண்ணாலுமே ஒரு சிலர் குறை சொல்லுவாங்க அது வந்து நம்ம எல்லாம் adjust பண்ணி பண்ணா தான் நமக்கு அங்க வந்து என்ன மாதிரி work நடக்குது என்ன மாதிரி knowledge எல்லாம் அங்க கத்துக்க முடியும் அதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும் அப்பதான் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாதான் கத்துக்க முடியும் இல்லைன்னா கத்துக்க முடியாது அதே மாதிரி உம் IT field ல IT field லதான் நிறைய பேர் try பண்றாங்க IT field க்கு போறவங்க வந்து d~ courses தான் படிக்கிறாங்க அதுவுமே course படிச்சாலுமே உம் நமக்கு knowledge develop பண்ணிக்கணும் knowledge develop பண்ணா மட்டும்தான் codings knowledge இருக்கணும் basic ஆ முக்கியமா coding knowledge இருந்தா மட்டும்தான் நம்ம IT field க்கே போக முடியும் IT field ன்னா mostly வந்து அதுதான் அஹ் coding தெரிஞ்சிருக்கணும் private sector ல telecalling sector இருக்கு உம் finance sector இருக்கு உம் வேற accounts department இருக்கு நிறைய departments இருக்கு அதுவுமே நம்ம வந்து work knowledge தெரிஞ்சுக்கணும் first knowledge தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அது அஹ் அந்த department ல போயிட்டு நம்ம work பண்ண முடியும் சும்மாவே போயிட்டு நமக்கு எதுவும் தெரிஞ்சிக்காம work பண்ணோம்னா அது எதுவுமே நம்ம கத்துக்க முடியாது எதுவும் work பண்ண முடியாது. நம்ம ஏதாவது கத்துக்கணும், நம்ம work அ நல்லா பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம first வந்து அந்த job அ வந்து first தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் like பண்ணி பண்ணணும் like பண்ணி பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த job பத்தி தெரிஞ்சுக்க முடியும் work பண்ண முடியும் உம் government job க்கு வந்து அவங்க government job staffs எல்லாம் ஒரு சிலர் வந்து உம் interested ஆ எடுத்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து interested ஆ இல்லை எடுத்து பண்ணாம சும்மா கடமைக்கு வந்து பண்ணிட்டுப் போவாங்க அந்த மாதிரியும் நம்ம இருக்கக் கூடாது

உம் நான் அதான் நான் வந்து நான் சொல்ற மாதிரி அஹ் job வந்து like பண்ணி பண்ணணும் like இல்லாம உங்க விருப்பமே இல்லாம ஏதோ கடமைக்கு பண்ணோம்ன்னா அந்த job பண்றது நமக்கு waste தான் அதனால நீங்க கொஞ்சம் job வந்து like பண்ணி பண்ணணும் உம் இப்போ நிறைய jobs இருக்கு இப்போ வந்து நீங்க நீங்களே own business பண்றீங்கன்னா அந்த own business பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அந்த business க்கான முன்னாடி ஏதாவது ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட அனுபவம் கேட்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் business பண்ணப்போறேன் அதுக்கு என்ன எல்லாம் வேணும் அதுக்கு என்ன அஹ் எவ்வளவு cost ஆகும் இதெல்லாம் நீங்க அந்த business பண்றவங்ககிட்ட அவங்க உங்க ஊர்லயோ உங்க relatives லயோ யாராவது பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட இந்த job க்கான இதெல்லாம் நீங்க details கேளுங்க கேட்டுட்டு அவங்ககிட்ட ஆஹ் இந்த மாதிரி நான் job பண்ணலாம்ன்னு இருக்கேன் எனக்கு ஒரு suggestion மட்டும் சொல்லுங்கன்னு கேளுங்க அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க suppose இல்லை நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே field நீங்க என்ன business start பண்றீங்களோ அந்த field க்கான work க்கு போங்க அது போயிட்டு நீங்க அதுல போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த business க்கான related jobs நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த business பண்றதுக்கு

அது எவ்வளவு அந்த profit loss அதெல்லாம் நீங்க அந்த work பண்ற இடத்துல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க own business பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு correct ஆ இருக்கும் இப்ப நீங்க ஒரு tea shop வைக்கறீங்கன்னா இப்ப நீங்க ஒரு tea கடையில work பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு இது எவ்வளவு லா~ investment பண்ணணும் எவ்வளவு நமக்கு profit வரும் எவ்வளவு loss ஆகும்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது கொஞ்சம் correct ஆ easy ஆ இருக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு dress shop நீங்க வந்து own business ஆ வைக்கிறீங்க shop வைக்கும்போது நீங்க துணிக்கடைக்கு first வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு அங்க உம் என்னென்ன dresses எல்லாம் நம்ம வாங்கணும் என்னென்ன purchase எந்த இதுக்கு எந்த festival க்கு, நம்ம எப்படி dress வாங்கணும் எவ்வளவு எவ்வளவு price க்கு வாங்கணும் எவ்வளவு price க்கு sale பண்ணணும் அதெல்லாம் நம்ம வந்து, கடைக்கு போயி sale நம்ம வேலையை கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த work பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம கத்துக்க முடியாது இப்ப நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க. அந்த கடையை வந்து dress shop லயே இப்போ இப்போ ஒரு pant, shirt எடுக்கணுன்னா அதுக்கான price நீங்க போடணும் நீங்களே ஒரு குத்து மதிப்பா போடவும் முடியாது அதை வந்து நீங்க வந்து ஒரு இடத்திலே work க்கு போயிட்டு வந்து நீங்க ஒரு shop வச்சீங்கன்னா உங்களுக்கு correct ஆ easy ஆ தெரியும் இங்கே நம்ம இவ்வளவு போட்டா நம்ம இவ்வளவு லாபம் எடுக்கலாம் அதே மாதிரி நீங்க நம்ம எவ்வளவு profit எடுக்கணும் எவ்வளவு loss

கடமைக்கு செஞ்சோம்ன்னா அது நமக்கு கஷ்டமாதான் தெரியும் பிடிக்காம போகும். போயும் waste ஆ தான் உங்க knowledge ஏ எதுவும் improve உம் பண்ண முடியாது எதுவுமே உம் எதுவும் யோசிக்க முடியாது எதுவும் knowledges develop பண்ண முடியாது நீங்க நீங்க knowledge develop பண்ணீங்கன்னா உங்க~ உங்களுக்கு வந்து upgrade ஆயிட்டே இருக்கும் நம்ம next என்ன job க்கு போலாம் experience ஆனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க update ஆயிக்கணும் experience இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு update ஆ update ஆயிட்டே இருக்க முடியும் இல்லைன்னா நீங்க எதுவும் பண்ண முடியாது நிறைய jobs இருக்கு நிறைய job இப்பெல்லாம் நிறைய job vacancy யும் இருக்கு அதை வந்து, நம்ம try பண்ணி search பண்ணி நம்ம job க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த job set ஆகுமான்னு சொல்லி பார்த்து, நம்ம பண்ணணும் அது பண்ணா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் easy ஆவும் இருக்கும் knowledge உம் வரும் upgra~ நம்ம experience ஆக ஆக upgrade பண்ணிட்டே இருப்போம் நம்ம job பத்தி நம்ம என்ன job க்கு போயிருக்கோம் அதோட knowledge நம்ம develop பண்ணிக்கணும் upgrade ஆயிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு job ல கொஞ்சம் easy யா இருக்கும் வேற job க்கு போறதுக்கும் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம எவ்வளவு சீக்கிரம் knowledge develop பண்றோமோ develop பண்ணி நம்ம upgrade பண்றோமோ அப்பதான் நமக்கு நல்லது. அதே மாதிரி future லயும் கொஞ்சம் useful ஆ இருக்கும் okay ங்களா okay thank you தினசரி வேலைகளில் ஒன்று அப்படிதான் இன்றும் குறிப்பு எடுத்து கொண்டார் மனைவி அமுதா கொடுத்த காபியை குடித்து முடித்தவர் குளிக்க சென்று விட அடுத்து அவரின் மகன் ரகுவரன் அவர் இடத்தை பிடித்துக் கொண்டான் ரகுவின் மனைவி லதா அவனுக்கு green tea யை கொடுக்க குடித்து விட்டு நாளிதழை படிக்க துவங்கினான் கடவுளை வணங்கி விட்டு dining table ளில் ஆஜராகினர் ஆகினர் மொத்த குடும்பமும் ஈஸ்வரன் அமுதா தம்பதியரின் இளைய மகன் ரகுவரன் அவன் மனைவி லதா இவர்களின் இரண்டு வயது குழந்தை இஷான் ஈஸ்வரன் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ரகு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிபவன்

எல்லாம் தினமும் அட்டவணை போட்டப்படி நடந்து கொண்டிருக்கும் இந்த அன்பான குடும்பத்தின் முக்கியமான தூண் என்றால் அது நம் நாயகி தமிழிசை தான் தமிழிசை வயது இருபத்து எழு முதுகலை பட்டதாரி பெண் அந்த ஊரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித ஆசிரியராக பணிபுரிகிறாள் வட்ட முகம் அதில் எடுப்பான கோலிகுண்டு கண்கள் அளவெடுத்து வைத்த கூர் நாசி இயற்கையான சிவந்துருக்கும் செம்பருத்தி இதழ்கள் ஒல்லியான உடல் அமைப்பு மொத்தத்தில அழகிய கோதுமை நிற சிற்பம் அவள் காட்டன் புடவையில கத்தி போன்ற மடிப்புகள் எடுத்து அவளின் காட்டருவி கூந்தலை அள்ளி எடுத்து இருக பிண்ணி catch கிளிப்பில் மடித்து கொண்டை போட்டுக் கொண்டு கையில புத்தகத்தை ஏந்தி கொண்டு கம்பீரமாக அவள் பள்ளியில் நடந்து வரும் போது அந்த அழகு பதுமையை ரசிக்காத கண்களே இருக்க முடியாது. அழகில் அவள் தேவதை அது எவராலும் மறுக்க முடியாத ஒன்று ஆனால் குணத்தில அவள் பெண் சிங்கம். அவள் இதழில் புன்னகை தவழ்ந்து இதுவரை அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் யாரும் பார்த்தது இல்லை எப்போதுமே நேர்கொண்ட பார்வை இறுக்கமான முகம் அவளிடம் எதேனும் கேட்டால் கூட ஒற்றை வரியில் பதில அவ்வளவுதான் உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் யாரிடமும் அதிகம் பேச்சு வைத்து கொள்ள மாட்டாள். என்ன ஏது அதற்கான பதில் அவ்வளவு தான் பள்ளியில் அவளை ஹிட்லர் என்று கிண்டல் கூட செய்வார்கள். அது அவளுக்குத் தெரியும் இருந்தாலுமே அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டாள் ஆனால் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் இவள் அன்பான ஆசிரியர் தான் ஏன் தோழியும் கூட இவள் வகுப்பில் படிக்க மாட்டோமா என்று மாணவர்கள் ஏங்கும் அளவுக்கு அன்பான ஆசிரியை கணிதம் என்றால் நம்மில் பலருக்கு கசப்பான பாடம் என்று நினைப்பார்கள் ஆனால் கணித ஆசிரியர் தமிழிசையின் வகுப்பில் அது இனிப்பாக மாறிவிடும் எல்லோருக்கும் புரியும்படி எளிமையான முறையில் பாடம் நடத்துவாள். test என்றால் கூட மாணவர்கள் பயத்தை போக்க நேரடியாக கரும்பலகையில் எழுத சொல்லி அப்போதே அவர்கள் தவறையும் திருத்தி புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பாள். சரியாக செய்தால் அப்போதே வகுப்பில் அனைவர் முன்னிலையிலும் கைத்தட்டி பாராட்டி உற்சாகபடுத்துவாள். மேலும் பேனா விளையாட்டு பொருட்கள் என்று எதேனும் பரிசு ஒன்று அந்த சிறந்த மாணவனுக்கு பரிசாக வாங்கிக் கொடுப்பாள் அதனாலேயே அவள் வகுப்பில test என்றால் எல்லோரும் நன்றாக படித்துக்கொண்டு வருவர் எப்படியும் நம் பெயர் வரும் அப்போது நம் திறமையை காட்டி

மட்டுமே தான் கிடைக்கும் அது அவளாக அவளுக்கு போட்டு கொண்ட வட்டம் அவள் வாழ்வில் அவள் கடந்து வந்த பாதை அப்படி வீட்டில் அம்மாவுக்கு சமையலில் உதவி செய்வாள் அது போக மீதி நேரம் எல்லாம் சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டவள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பது நூலகத்துக்கு அழைத்து சென்று மேலும் அறிவை வளர்த்துக் கொள்ள உதவி செய்வது விளையாட்டு சொல்லிக் கொடுப்பது முதியோர் இல்லத்தில் அவர்களுக்கு சிறு தொழில் செய்ய கற்றுக் கொடுப்பது என்று ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பாள் ஒரு நாளின் இருபத்து நான்கு மணி நேரத்துக்கும் அட்டவணை போட்டு வைத்திருப்பாள் அதன் படியாக ஓடிக் கொண்டு இருப்பவள் ஈஸ்வரனின் ஒரே கவலை இசையின் திருமணம் அது மட்டும் தான் இளையவன் ரகுவிற்கு படித்து முடித்ததுமே வேலை கிடைத்து கை நிறைய சம்பளம் வீடு தேடி வந்த நல்ல வரன் என்று அவனின் திருமணம் கனவு போல நடந்து முடிந்து மனைவி குழந்தைகள் என்று settle ஆகி விட்டான் ஆனால் இசையின் வாழ்கை தான் இப்படி ஆகிவிட்டதே இனியும் அவள் வாழ்வில் இன்னொரு தவறு நடந்து விடக்கூடாது என்று அவளின் திருமண விஷயத்தில் பார்த்து பார்த்து செய்து வருகிறார் ஆனால் இசைக்கு தான் திருமணத்தில துளியும் விருப்பம் இல்லை இதனால் அப்பாவுக்கும் மகளுக்கும் அவ்வப்போது வாக்குவாதம் கூட நிகழும் அதில் இசை தான் வெற்றி பெறுவாள் ஈஸ்வரனும் மீண்டும் சட்டையை போட்டுக்கொண்டு அடுத்த வரனைத் தேடி பிடிக்கிறேன் என்று கிளம்பி விடுவார் அவருக்கு அவர் கவலை மகனின் வாழ்வு முழுமை பெற்று விட்டது இனி மகள் வாழ்வும் முழுமை அடைந்து விட்டால் தன் இறுதி காலத்தை நிம்மதியாக கழிக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படியே நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இனி வரப்போகும் நாட்கள் இசையின் வாழ்வில் நிகழப்போகும் திருப்பங்களை பற்றி பார்ப்போம் பள்ளியில் மதிய உணவு இடைவேலை staff room மில்அனைவரும் உண்டு முடித்து விட்டு

பாத்தியா மொழு மொழுன்னு ஹிந்தி actor மாதிரி இருக்காரு இன்னும் கல்யாணம் கூட ஆகலன்னு கேள்விபட்டேன் என்று இன்னொரு ஆசிரியையும் கூட்டு சேர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்க இசையின் முகம் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தது குறிப்பு எடுக்க முடியாமல் இவர்கள் வெட்டி பேச்சை கேட்க அவளால் முடியவில்லை அவர்களும் வந்து இருக்கும் அந்த கணினி அறிவியல் ஆசிரியர் பெயர் ஊர் படிப்பு அவன் போட்டிருக்கும் சட்டை pant perfume shoe என அவனது அழகு என்று ஆ முதல் அக்கு வரை சிரித்து பேசி கொண்டு அலசிக்கொண்டிருக்க இசையின் பொறுமை எல்லையை கடந்து விட்டது என்ன பெண்கள் இவர்கள் பள்ளியில் பேசும் பேச்சா இது என்று மனதிற்குள்ளாக அவர்களை கரித்துக் கொட்டிவிட்டு மணியை பார்க்கவும் bell ஒலிக்க இன்னும் ஐந்து நிமிடம் உள்ளது மேசாமல் வகுப்புக்கே சென்றுவிடலாம் என்று நினைத்தவள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல அவள் முன்னால் மின்னல் போல வந்து நின்றான் அந்த ஆறடிக்கு வளர்ந்த நெடியவன் ஆறடிக்கும் அதிகம் வளர்ந்த உருவம் படிக்கட்டுகள் வைத்த உடல் அமைப்பு நல்ல நிறம் அதற்கு எடுப்பான maroon நிற முழுக்கை சட்டை சந்தன நிறத்தில் pant பளபளக்கும் black shoe மொழு மொழுவென மாசு மருவற்ற பொலிவான முகத்தில் அது அவளை ஊடுருவி பார்க்கும் கூர்மையான இரு கருவிழிகள் முதலில் பார்க்கும்போது மரியாதைக்காக புன்னகைக்கும் அந்த சினேகமான புன்னகை என்ற உள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் இவர் தான் என்பது இசைக்கு நன்றாக புரிந்து போனது அவனோ அங்கே ஆசிரியைகள் அறைக்கு அடுத்து இருக்கும் computer lab க்கு செல்ல நடந்து வந்து கொண்டிருக்க

அவனும் அவள் முகம் பார்த்து sorry ma'am என மனிப்புக் கேட்டுக்கொள்ள அவளோ அவனை எதிர்நோக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள் it's okay sir என்று விலக அவனோ புரியாமல் விழிக்கவும் அடுத்த நொடியே அவள் புயல் போல வேக நடையில் அங்கிருந்து மறைந்தும் விட்டாள் பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடம் நடந்து கொண்டிருந்தது வகுப்பில் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு அமைதி நிலவியது அதில் இசையின் இனிய குரல் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தது கரும்பலகையில் அவள் கைகள் chalk piece ல் எழுத எழுத அதற்கு சரியான விளக்கம் சொல்லி கொடுக்க அவ்வளவு கடினமான பின்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடமும் எளிதான பாடமாக மாறி விட்டது மாணவர்களுக்கு அவளின் திறமை அப்படி சொல்லும் விதம் அப்படி next sum யாரு solve பண்ண போறீங்க என்று இசை கேட்க teacher நானு teacher

அடுத்தடுத்து வகுப்பு ஆர்வமாக செல்ல மணி ஒலித்தது அதற்குள்ளாக முடிந்து விட்டதே இனி என் வாய்ப்பு எப்போது என்று சிலர் வருந்த நாளை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று கூறி வீட்டுப்பாடம் குறித்து கொடுத்தவள் விடை பெறவும் மாணவர்களும் நன்றி சொல்லி எழுந்து நிற்க அவள் வெளியேற வாசலில் அதே நெடியவன் அவளை வழி மறைத்து வந்து நின்றான் அடுத்த அந்த மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடம் தான் அதற்காக அந்த நெடியவன் அந்த வகுப்புக்கு வரவும் இசையும் வெளியேறவும் சரியாக இருந்தது மீண்டும் அதே சந்திப்பு இருவருக்கும் அவளின் விழிச்சிறையில் மீண்டுமாக அவனின் முகம் நன்கு பதிந்து போனது அதேபோல சினேகமாக புன்னகையை அவன் கொடுக்க அவளோ வழக்கம் போல உம்மென்று முறைப்பது போல பார்த்து விட்டு விலகி சென்று விட்டாள் இதழ் பிரியா அவளின் முகம் அதுவும் அழகுதான்

சிரமப்பட்டிருந்த நேரம் புதிய ஆசிரியர் அதுவும் அண்ணன் என்று சொல்லும் அளவிற்கு young யான ஆசிரியர் வந்ததும் மேலுமாக மகிழ்ச்சியானார்கள் என் பெயர் அர்ஜீன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டவன் அடுத்து வகுப்பில் அனைவர் பெயரையும் கேட்டு தெரிந்து கொண்டான் அவனின் துள்ளலான பேச்சு கணினி மற்றும் அதன் பயன்கள் அதனை கற்றுக் கொள்வது என்று சுவாரஸ்யமாக பேசிக் கொடுத்து பாடத்துக்குள்ளாக நுழைந்தான் இசைக்கு பிறகு அந்த வகுப்பில் அனைவருக்கும் பிடித்த ஆசிரியர் என்ற பெருமை அர்ஜுனையே சேரும் வந்த முதல் நாளே காந்தம் போல அனைவரையும் தன் வசமாக ஈர்த்துக் கொண்டான் மாலை பள்ளி முடிந்து மாணவர்கள் அனைவரும் புற்றிலிருந்து கிளம்பும் ஈசல் கூட்டம் போல பறந்து விட்டனர். ஆசிரியர்களுக்கான வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தமிழிசையின் scooty யின் அருகில் என்றுமே இல்லாமல் இன்று ஒரு bike நின்று கொண்டிருந்தது. எப்போதுமே அவள் scooty நிறுத்தும் இடத்தில் மற்ற ஆசிரியர்கள் அவர்கள் வண்டியை நிறுத்த மாட்டார்கள் எதற்கு இந்த கோபக்காரி வண்டிக்கு அருகில் நிறுத்திவிட்டு பின்னர் அவள் இடிக்கிறது சாய்கிறது என்று வம்புக்கு செல்ல வேண்டும் என்று அவளிடம் ஒதுங்கியே இருப்பார்கள் ஆனால் இன்று புதிதாக ஒரு வண்டியை பார்த்ததுமே அவளுக்கே வியப்பு சரி என்று அவள் scooty யை on செய்ய போக அது side lock எடுக்க முடியாத அளவுக்கு அந்த வண்டியின் handle bar அவள் scooty அருகில் ஒட்டி நிருத்தப்பட்டு இருப்பதால் அவளால் அதை lock எடுக்க முடியவில்லை பின்னால் திரும்பி யாருடைய bike காக இருக்கும் இப்படி ஒட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எங்கே சென்று விட்டார்கள் என்று பார்க்க யாருமே வந்த பாடு இல்லை சரி என்று அவளே அந்த bike யை நகர்த்திவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொள்வோம் என்று யோசித்து முடிந்தவரை அதை நகர்த்த முயன்றாள் அது அவ்வளவு எளிதான விஷயமா என்ன அதுவோ பலமான வண்டி இவளோ காற்றாடி போல ஒல்லியாக இருப்பவள் மூச்சு திணற நகர்த்தி பார்த்தால் ஆனால் அது அணு அளவும் அசைந்த பாடு இல்லை சரி வேற வழியே இல்லை சாய்த்து நகர்த்தி பார்ப்போம் என்று வழிக்கு வந்தவள் அந்த bike ன் stand டை எடுத்துவிட்டு மெல்ல சாய்க்க அது பலம் அதிகமாக இருந்ததால் அப்படியே குடை சாய அவள் பிடிக்க முடியாமல் பதறிபோய் கீழே போட்டு விட சட்டென்று நகர்ந்தும் சென்று விட்டாள் அவள் கால்மேல் விழிந்து விட்டால் என்ன ஆவது என்று கீழே போட்டுவிட்டு ஓடிவிட அந்த வண்டி கீழே விழுந்த வேகத்தில் side indicator உடைந்து விட்டது அவளோ படபடத்து நின்று கொண்டிருக்க அவள் பின்னால் oh my god என்று ஓடி வந்தான் அந்த நெடியவன் இசையோ அச்சச்சோ இவனோட bike கா இது என்று திருதிருவென்று விழிக்கவும் அவன் bike கை எடுத்து நிறுத்தி உடைந்த light டை பார்க்க இவளோ sorry sir தள்ளி வைக்கும் போது weight டு தாங்க முடியாம விட்டுட்டேன் என்றால் இசை ஓ உங்களுக்கு பேச்சு வருமா என்று சொல்லி சிரித்தவன் it's okay ma'am நானும் ஏதோ அவசரத்துல ஒட்டி நிறுத்திட்டேன் இப்போ இங்க நிறைய வண்டி இருந்துச்சு அதான் என்றவாரே வண்டியில் ஒட்டிய மண்ணை துடைத்து கொண்டிருக்க தன் hand bag கில் இருந்து purse சை எடுத்து தமிழிசை இதை ready பண்ண எவ்வளவு பணம் தேவைப்படும் சொல்லுங்க தந்துடுறேன் என்று சொல்லவும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் மென்னகை புரிய it's okay ma'am இருக்கட்டும் பெருசா ஒண்ணும் இல்லை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் இசையின் பிடிவாதம் அறியாதவன் அவளோ என்ன இருக்கட்டும் தப்பு என்னோடது தானே என்றவள் ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுக்க அவனோ மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு நின்று அவளையே தீர்க்கமாக பார்த்து கொண்டிருக்க வாங்கிக்கோங்க sir என்று சற்று குரலை உயர்த்தி அவள் சொல்லவும் அவனோ ம்ஹும் என்பது போல தலையை அசைக்கவும் அவன் bike கின் seat cover ல் அந்த பணத்தை வைத்து விட்டு வேகமாக தன் scooty யை எடுத்துக் கொண்டு இமைக்கும் நேரத்தில் பறந்து விட்டாள் மாற்றத்தானே நாம் வந்திருக்கிறோம் மாற்றி விடலாம் என்று அவள் பணத்தை எடுத்து purse சில் வைத்து கொண்டு அவனும் கிளம்பினான் இசைக்கு tuition craft class musical class என்று அடுத்தடுத்து வேலைகள் ready யாக இருந்தது எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வர இரவு பத்தாகி விட்டது வீட்டில் அனைவரும் உறங்க போயிருந்தனர் அவள் அம்மா அமுதா மட்டும் dining table லில் தலையை சாய்த்து கொண்டு பாதி தூக்கதில் காத்துக் கொண்டு இருந்தார் gate திறக்கும் சத்தம் கேட்டு அமுதா விழிக்கவும் இசை வண்டியை நிறுத்தி விட்டு உள்ளே வரவும் அமுதா ஏண்டா இசை இன்னைக்கு late டு என்றார் கனிவான குரலில் அவளோ இன்னைக்கு class ல annual day function மா அதான் என்று சொல்லிவிட்டு அவள் tiffin box சை வாங்கி வந்து காய்கறிகள் மளிகை எல்லாம் எடுத்து kitchen னில் வைத்தாள் சரிடா தங்கம் தோசை ஊத்தவா இல்லை சப்பாத்தி போடவா என்று கேட்க இல்லைம்மா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி அவள் அறைக்கு முற்பட இசை கொஞ்சம் நில்லுடா நாளைக்கு உன்னை என்று அவர் தயங்கி நிற்க அவளோ என்ன சொல்லுங்கம்மா என்று சொல்லவும் அது அது உன்னை பொண்ணு பார்க்க என்று அவர் முடிக்கும் முன்னே கையை உயர்த்தி போதும் என்பது என்பது போல தடுத்து நிறுத்தியவள் அப்பாவுக்கு தான் வேற வேலையே இல்லை இப்படி ஏதாவது பண்ணிகிட்டு என்கிட்ட திட்டு வாங்குவாரு இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்ட போல உங்களுக்கு கூடவா என்னோட பிரச்சனை புரியல இதோட இந்த பேச்சை விடுங்க என்று அவள் எண்ணெயில் போட்ட கடுகாக வெடிக்க கோபப்படாத இசை அப்பா அவங்களை வர சொல்லிட்டாரு இனி என்ன பண்ண இந்த ஒரு தடவை மட்டும் தான் அவங்க வரட்டும் உன்னை பார்க்கட்டும் உனக்கு பிடிக்கும் தான் இல்லாட்டி வேணாம்னு சொல்லிடுவோம் என் தங்கம்ல சரின்னு சொல்லுடா

அது என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆஹ் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆஹ் அப்படின்னு சொ~ சொல்றது வந்து அப்படின்னா எல்லா செல்வமும் இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஆஹ் உடல்நலம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னாலே அது பெரிய ஒரு செல்வ குறைபாடா தான் இருக்கும் ஆஹ் இப்போ இந்த காலத்துல வந்து பணம் இரு~ இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் வியாதி மட்டும் நிறைய இருக்கு ஆஹ் அதை குணப்படுத்துற அளவுக்கு பணம் இருந்தாலும் கூட பணத்தால எல்லா வியாதியும் குணப்படுத்த முடிய~ முடியுறது கிடையாது அதனால வந்து அஹ் ஆரோக்கியம் தான் first முக்கியமான செல்வமா நம்ம வந்து பாக்கணும் அஹ் எல்லாருக்கும் தெரியும் பணத்தால எல்லாம் வாங்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் வாங்க முடியாது ஆஹ்

அரை மணி நேரம் exercise கண்டிப்பா பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டை~ அந்த baked foods அதுக்கப்பறம் ஆஹ் என்ன சொல்றது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் mostly ஆஹ் இந்த time ல breakfast சாப்பிடணும்னா அது கட்டாயம் அந்த time ல சாப்பிட்டே ஆகணும் breakfast ன்றது என்னன்னா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா night நம்ம ஒரு nine o'clock eight o'clock சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அது வந்து till நம்ம morning ஒரு eleven hours eight eleven to twelve hours வந்து

அப்போ அந்த breakfast அ கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிலர் எல்லாம் breakfast ஏ எடுக்க மாட்டாங்க ஆஹ் skip பண்ணிடுவாங்க skip பண்றது mostly வந்து breakfast skip பண்றது அப்படின்னாலே வந்து அது பெரிய ஏதோ நம்மளுக்கு health ல ஒரு issue வந்து ஆகப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால breakfast அ மட்டும் skip பண்ணவே கூடாது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா breakfast அ வந்து நல்லா இந்த ராஜா மாதிரி சாப்பிடணும் ராஜா வந்து எப்படி சாப்பிடுவாரு பழம், காய் நிறைய heavy food அ அப்படின்னு சொல்லுவாங்க காலையில ஆஹ் அதே மாதிரி மதியம் அதே மாதிரி lunch கும் எந்த time னா இந்த time ல தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு time வந்து நம்ம set பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் night dinner வந்து ஒரு earlier ஆ seven to eight குள்ள முடிச்சுற பாக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது சாப்பிடறதும் நம்மளுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாப்பிட்டதுமே சாப்பிடறதுக்கும்

அதுக்கப்புறம் என்னன்னா ஆஹ் நிறைய தண்ணி வந்து நம்ம consume பண்ணிக்கணும் alcohol வந்து alcohol லாம் வந்து avoid பண்ணணும் smoking அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ந~ நல்ல ஒரு health அ வந்து நமக்கு கொடுக்காது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உம் இந்த alcohol, smoking அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம தவிர்த்திட பாக்கணும் நிறைய தண்ணி consume பண்ணிக்கணும் ஆஹ் இப்போ வந்து சொல்லவே தேவையில்லை நம்மளுக்கு summer season ஆரம்பிச்சிடுச்சு நிறைய liquid foods நிறைய எடுத்துக்கணும் நம்ம dehydrate ஆகாம பார்த்துக்கணும் நம்மளோட உடம்ப அதே மாதிரி உம் ஆஹ் சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து உம் உம் junk foods இந்த baked foods அதுக்கப்புறம் வந்து fast food இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கவே கூடாது அந்த taste எல்லாம் பா~பாத்தாங்கன்னாலே அது வந்து திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் அதோட taste level லாம் இருக்கும் அதனால வந்து அதை சாப்பிடறதும் வந்து நம்ம நல்லது கிடையாது நம்பளுக்கே தெரியும் once in a while வந்து நம்ம சாப்பிடுக்கலாம் ஆனால் அது regular ஆ எடுத்துக்க கூடாதுன்னு என்னோட opinion அதுக்கப்புறம் உம் இப்போ நிறைய kids எல்லாம் வந்து இந்த packed items எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க லேஸ் chips அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட விடக்கூடாது உம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் ஒரு பெரிய சின்ன ஒரு இது ஒரு example சொல்றேன் எனக்கு தெரிஞ்சி நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து அது வந்து உண்மையான ஒரு சம்பவம்

ஆஹ் என்னாயிடுச்சுன்னா அப்படி என்னாயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து kidney failure ஆயிடுச்சு kidney failure ஒரு eight years old பையன் வந்து kidney failure அ face பண்றது எவ்ளோ பெரிய அஹ் ஒரு கஷ்டமான விஷயம் அது வந்து அவனுக்கும் கஷ்டம் அப்புறம் அவங்களோட parents க்கும் கஷ்டம். இப்போ parenting ல வந்து நிறைய mistake என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்மளோட பசங்க என்னென்ன கேக்குறாங்களோ அப்படியே வாங்கி கொடுத்திடுறது ஆனா ஒரு சில பசங்க ஒரு சில parents அ தான் நான் சொல்றேன் ஒரு சில parents வந்து strict ஆ இருக்காங்க ஹம் இருந்தாலுமே அவங்க எவ்ளோ அடம் புடிச்சி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம அதை forgive பண்ணி அதை forgive பண்ணி அதை வந்து நம்ம வாங்கி கொடுத்துறோம் அது வந்து அதுக்கு பின்னாடி என்னென்ன ஆஹ் அஹ் விளைவு வரும் நம்மளுக்கே தெரியாது தெரியுறது கிடையாது இப்போ ஒரு for example நீங்க லேஸ் லேஸோட packet எடுத்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்கூடாவே கண்தெரியும் அது என்னென்ன இருக்கு இது இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு வந்து அதை நம்ம கண்கூடாகவே பாக்க முடி~ முடியும் ஆனாலும் just like that வந்து அம்மா அப்பா வந்து பசங்க கேக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்துடுறாங்க உம் இப்போ பெரியவங்க எப்படி வந்து exercise பண்றாங்களோ அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் நம்ம வந்து ஆஹ் physical activity நிறைய கொடுக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஆஹ் உம் நிறைய பேரு வந்து பேசுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த obesity obesity வந்து எதனால வருது சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார்றதால தான் நம்மளுக்கு obesit~obesity வருது அதனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய physical activition activities நிறைய குடுக்கணும் TV mobiles எல்லாம் பாக்குறது வந்து கம்மி பண்ணிடணும் அவங்களுக்கு ஆஹ் இப்போ பெரியவங்க வந்து half an hour வந்து exercise பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு fifteen minutes அந்த மாதிரி வந்து ஒரு mild exercise அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்து பழக்கணும் ஆஹ் breakfast கண்டிப்பா சாப்பிடணும்ற மாதிரி அந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இப்பத்துல இருந்து சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களோட next generation வந்து ஆஹ் generation வந்து generation காக இவங்களும் வந்து சொல்லி குடுப்பாங்க நம்ம என்ன நல்லது சொல்லி தரமோ அவங்களுக்கு அதுதான் வந்து மனசுல நிக்கும் அவங்க பசங்களுக்கும் அவங்க அதை சொல்லி தருவாங்க இல்லையா அதனால நல்ல விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சாப்பாட்டு விஷயத்துல இப்போ ஆஹ் late nights லாம் வந்து சாப்பிடுறது avoid பண்ணணும் late night சாப்பிட அதை நான் சொல் already சொன்னேன் இல்லையா seven to eight க்கு இல்ல eight க்கு அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம before அந்த dinner அ வந்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இந்த mid night ல வந்து சாப்பிடுறது fast food ல போய்ட்டு உக்காந்து சாப்பிடுறது அதெல்லாம் சாப்பிட்டு வந்து அப்படியே வந்து படுத்துறது அப்புறம் என்ன ஆகும் அது வந்து obesity க்கு தான் வழி வகுக்கும் அதனால நம்ம என்ன பண்ண ஆஹ் நம்மளோட health அ வந்து நம்ம தான் பாத்துக்கணும் உம் நிறைய வந்து இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து sugar ன்ற ஒரு first லாம் sugar ன்றது வந்து first ஒரு பணக்கார வியாதி மாதிரி அது ஒரு சிலருக்கு மட்டும் தான் வரும் அதுவும் mostly வந்து இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் ஆனா இப்போ அப்படி கிடையாது sugar ன்றது வந்து normal ஆ எல்லாருக்கும் வருது சின்ன பசங்களில இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து வர்றது வர்ற ஒரு disease வந்து sugar அஹ் நீங்க mostly இந்த hospitals எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிகோங்களேன் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து sugar இருக்கு பாவம்ல அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் அதை face பண்றது அவங்க parents க்கும் அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல எதுனால அது நம்ப வந்து correct ஆன foods habits அ வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால தான் இந்த மாதிரி வர்றது சரியா அதனால வந்து அவங்களுக்கு இந்த choclates chips உ அந்த மாதிரி items எல்லாம் கண்டிப்பா வந்து தவிர்க்கணும் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்ல நல்ல foods அ வந்து அவங்களுக்கு பழக்கணும் இது தான் வந்து என்னோட இது last ஆ என்ன சொல்லணும்னா அப்படின்னா வந்து ஆஹ் நிறைய ஆஹ் நிறைய நிறைய வந்து activities அவங்களுக்கு கொடுக்கணும் activities வந்து physical ஆ இருக்கணும் physical னா ரொம்ப அப்படியே ஆஹ் weight தூக்கறது அதெல்லாம் கிடையாது normal activities கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் என்ன சொல்றது ஆஹ் அவங்களுக்கு